C ல் பாலிமார்பிசம் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது பாலிமார்பிசம்
வர்ச்சுவல் பங்ஷன்
இதை சில உதாரணங்களின் வழியே செய்வோம்
இதை பதிவுசெய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு 1110 g கம்பைலர் பதிப்பு 461 பாலிமார்பிசம் த்தின் அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் வெவ்வேறு வடிவங்களை எடுப்பதற்கான திறன் பாலிமார்பிசம் ஆகும்
இது ஒரு பங்ஷன் ஐ ஒரே பெயரில் பல்வேறு வழிகளில் பயன்படுத்துவதற்கான நுட்பம் ஆகும்
வர்ச்சுவல் functionகளை காண்போம்
கிளாஸ் ன் மெம்பர் பங்ஷன்
வர்ச்சுவல் பங்ஷன் ஆகும்
இது அதன் டெரைவ்ட் கிளாஸ் ல் ஓவர்ரைடு செய்யப்படலாம் இது வர்ச்சுவல் கீவர்ட் உடன் டிக்ளேர் செய்யப்படுகிறது
வர்ச்சுவல் பங்ஷன் கால்
run டைம் ல் தீர்க்கப்படுகிறது இப்போது வர்ச்சுவல் functionகளுக்கான ஒரு உதாரணத்தை காண்போம் ஏற்கனவே கோடு ஐ எழுதி வைத்துள்ளேன்
அதை காண்போம்
நம் பைல் பெயர் virtualசிபிபி என்பதை கவனிக்கவும் இந்த ப்ரோகிராமில் ஒரு செவ்வகம் இணைகரம் மற்றும் முக்கோணத்தின் பரப்பளவை கணக்கிடுவோம்
இது நம் ஹெடர் பைல் அயோஸ்ட்ரீம்
இங்கே ஸ்ட்ட் நேம்ஸ்பேஸ் ஐ பயன்படுத்துகிறோம் பின் ஒரு கிளாஸ் பரல்லேலோகிராம் உள்ளது இது பேஸ் கிளாஸ்
இதில் widthஹெய்ட் மற்றும் ஆர் என இன்டிஜர் variableகளை டிக்ளேர் செய்துள்ளோம் இவை புரொடெக்டட் ஆக டிக்ளேர் செய்யப்படுகின்றன பப்ளிக் ஆக டிக்ளேர் செய்யப்பட்ட பங்ஷன் set values உள்ளது இங்கே ஆ மற்றும் ப் என argumentகளை பாஸ் செய்துள்ளோம் பப்ளிக் memberகளை பயன்படுத்தி புரொடெக்டட் memberகளை அணுகுகிறோம்
இது நம் வர்ச்சுவல் பங்ஷன் ஏரியா
இங்கே இணைகரத்தின் பரப்பளவை கணக்கிடுகிறோம்
பின் ஒரு டெரைவ்ட் கிளாஸ் ஆக கிளாஸ் ரெக்டாங்கில் உள்ளது இது பேஸ் கிளாஸ் பரல்லேலோகிராம் ன் propertyகளை இன்ஹெரிட் செய்கிறது
இங்கே பங்ஷன் ஏரியா ஐ ஓவர்ரைடு செய்கிறோம்
பின் செவ்வகத்தின் பரப்பளவை கணக்கிட்டு
மதிப்பை அச்சடிக்கிறோம்
இங்கே மற்றொரு டெரைவ்ட் கிளாஸ் டிரையாங்கில் உள்ளது
இதுவும் பேஸ் கிளாஸ் பரல்லேலோகிராம் ன் propertyகளை இன்ஹெரிட் செய்கிறது
இங்கே மீண்டும் பங்ஷன் ஏரியா ஐ ஓவர்ரைடு செய்கிறோம்
பின் முக்கோணத்தின் பரப்பளவை கணக்கிட்டு
மதிப்பை அச்சடிக்கிறோம்
இது நம் மெயின் பங்ஷன்
இங்கே ப் என கிளாஸ் பரல்லேலோகிராம் ன் ஒரு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்குகிறோம் இங்கே பாயிண்டர் பரல்லேல் ஐ காணலாம் இது கிளாஸ் பரல்லேலோகிராம் ன் பாயிண்டர் ஆகும் இது பேஸ் பாயிண்டர் எனப்படுகிறது பேஸ் கிளாஸ் பாயிண்டர் ஆனது டெரைவ்ட் கிளாஸ் ன் ஆப்ஜெக்ட் ஐ சுட்டிக்காட்டலாம்
இங்கே கிளாஸ் ரெக்டாங்கில் மற்றும் டிரையாங்கில் க்கு objectகளை உருவாக்குகிறோம் இங்கே ப் ன் அட்ரெஸ் க்கு பரல்லேல் அசைன் செய்யப்படுகிறது பின் 3 மற்றும் 2 என ஆர்குமென்ட் களை பாஸ் செய்கிறோம் பின் பங்ஷன் ஏரியா ஐ கால் செய்கிறோம் இங்கே ரெக்ட் ன் அட்ரெஸ் க்கு பரல்லேல் அசைன் செய்யப்படுகிறது ரெக்ட் கிளாஸ் Rectangleன் ஆப்ஜெக்ட் ஆகும் மீண்டும் 4 மற்றும் 5 என ஆர்குமென்ட் களை பாஸ் செய்கிறோம் பின் பங்ஷன் ஏரியா ஐ கால் செய்கிறோம் கடைசியாக பரல்லேல் ஐ டிரையாங்கில் ன் அட்ரெஸ் க்கு அசைன் செய்கிறொம் டிஆர்ஜிஎல்
இது கிளாஸ் டிரையாங்கில் ன் ஆப்ஜெக்ட் இங்கே argumentகள் 6 மற்றும் 5 ஐ பாஸ் செய்து பங்ஷன் ஏரியா ஐ கால் செய்கிறோம் இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இப்போது ப்ரோகிராமை இயக்குவோம் Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும்
கம்பைல் செய்ய டைப் செய்க g ஸ்பேஸ் virtualசிபிபி ஸ்பேஸ் o ஸ்பேஸ் விர்
எண்டரை அழுத்துக டைப் செய்க vir எண்டரை அழுத்துக காட்டப்படும் பின்வரும் வெளியீடுகளைக் காணலாம் ஏரியா ஒஃப் பரல்லேலோகிராம் இஸ் 6 ஏரியா ஒஃப் ரெக்டாங்கில் இஸ் 20 ஏரியா ஒஃப் டிரையாங்கில் இஸ் 15 நம் slideகளுக்கு வருவோம்
சுருங்கசொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது பாலிமார்பிசம்
வர்ச்சுவல் பங்ஷன் உதாரணம் வர்ச்சுவல் இன்ட் ஏரியா பயிற்சியாக செவ்வகம் சதுரம் மற்றும் முக்கோணத்தின் சுற்றளவைக் கணக்கிடவும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்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
நன்றி